சரி அவர் வரட்டும் உங்க அக்காவை அவர் எதனால் கொலை செஞ்சிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க தெரியலையே sir கொலை சின்ன விஷயமா கொலை செய்யப்பட வேண்டிய அளவுக்கு உங்க அக்கா என்ன தப்பு செஞ்சிருக்கணும்

பதினைந்து நிமிடங்கள் அவனுடைய அறையில் ஜெயச்சந்திரன் சோதனை போட்டார் எந்த தடயமும் பிடிபடவில்லை car ல் வந்து இறங்கினான் சுதந்திரா sofa வில் முழங்கால்களில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள் மாலினி உள்ளே வந்த சுதந்திரா மாலினியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் இவள் எப்படி இங்கே மாலினி நீ எப்ப வந்த ஏன் அழுகை என்ன விஷயம் சுதா எங்கே என்று பதட்டம் காட்டிய சுதந்திரா ஜெயச்சந்திரனிடம் வந்து sir நீங்கதான் phone ல பேசினதா என்ன விஷயம் என் சுதா எங்கே sir உங்க மனைவி இறந்துட்டாங்க என்று சொல்லி விட்டு அவன் முகத்தை ஊடுருவினார் சுதா என்று அலறினான் படுக்கையறைக்கு ஓடினான் அவள் உடல் மேல் விழப் போனவனை பின்னாலேயே வந்து ஜெயச்சந்திரன் கை வைத்து தடுத்தார் விடுங்க sir என்னை ஐயோ சுதா சுதா என்னம்மா இது என்ன ஆச்சு உனக்கு ஐயோ செத்துப் போயிட்டியே நிஜமாவா sir எப்படி sir யார் sir இந்த மாதிரி பண்ணாங்க என்று கதறினான் என்ன கேட்டிங்க என்றான் ஜெயச்சந்திரன் என் சுதாவை இப்படி பண்ணினது யார்னு கேட்டேன் கொன்னவன் யாருன்னு கேட்டேன் சொல்லுங்க sir உடைந்து அழுதான் கொஞ்ச நேரம் அவனை அழவிட்டு விட்டு பிறகு அவனை வெளியேற்றி அமர வைத்து ஆசுவாசப்படுத்தி குடிக்க தண்ணீர் கொடுத்து உங்க மனைவி செத்துட்டாங்கனு தானே நான் சொன்னேன் கொலை செஞ்சுட்டாங்கன்னு ஏன் கேட்டிங்க என்றார் கோவலாக சுதந்திராவுக்கு திக்கின்றது உடனே சுதாரித்து சாதாரணமா சாவுன்னா police ஏன் வரணும் என் wife உடம்பு மேல விழுந்து என்னை கதற விடாம தடுத்தீங்களே சாதாரண சாவா இருந்தா அப்படி செய்வீங்களா ஜெயச்சந்திரனுக்கு இப்போது jerk ஏற்பட்டது too smart என்று நினைத்துக் கொண்டார் மாலினி நீ எப்ப வந்த இரண்டு நாள் leave வந்துச்சு அதனால புறப்பட்டு வந்தேன் வந்து கதவைத் தட்டினா அக்கா திறக்கலே பின்பக்கம் வந்து பார்த்தேன் பின் கதவு திறந்து கிடந்துச்சு உள்ளே வந்து பார்த்தா அக்கா செத்து கிடக்குறாள் உடனே police station க்கு ஓடி இவர் கிட்ட சொன்னேன் என்று ஜெயச்சந்திரன் சொல்லிக் கொடுத்ததைப் போலவே மாற்றி சொன்னாள் மாலினி தைரியமாக இருங்க sir கொலைகாரனை சீக்கிரம் பிடிச்சிடுவோம் என்று ஜெயச்சந்திரன் வந்து நின்ற ambulance ல் பிணத்தை ஏற்றி அனுப்புவதற்காக ஏற்பாடுகளில் இறங்கினார் photographer வந்து சேர்ந்த தாமதத்திற்காக திட்டு வாங்கிக் கொண்டு அவர் சொன்ன கோணங்களில் சுதாவை photo எடுக்கத் துவங்கினார் அவர்கள் பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்க அத்தான் கொஞ்சம் இப்படி வாங்களேன் என்று மாலினி எழுந்து சமையலறைக்குச் செல்ல எழுந்து அவளைத் தொடர்ந்து வந்து நின்ற சுதந்திரா என்ன என்றான் மூக்கை உறிஞ்சியபடி குரலைக் குறைத்துக் கொண்டு கேட்டாள் ஏன் இப்படி செஞ்சீங்க நீங்க என்ன செஞ்சேன் நான் பார்த்துட்டேன் அத்தான் என்ன பார்த்த சத்தம் போட்டு பேசாதீங்க என்ன இருந்தாலும் நீங்க என் அத்தான் நீங்க ஜெயிலுக்கு போயிடக் கூடாதுன்னு தான்

ஆக உங்க குற்றத்தை ஒத்துக்குறீங்க what nonsense you are talking உங்க மனைவியை நீங்க கொலை செஞ்சதை இப்ப நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிட்டீங்களே இவ தான் உளறினா நீங்களும் உளறுறீங்களே no சொல்லாதேன்னு சொன்னீங்களே நான் முழுக்க முடிக்கறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க சொன்னா சிரிப்பார் விளையாட்டிற்கு இதுவா நேரம் எதுக்கு இப்படி எல்லாம் கற்பனையா பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்க வந்தேன் டேய் என்று

வார்த்தை முடியும்முன் அரை வாங்கினான் rascal திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்க office ல இருந்து வந்து கொலை பண்ணிட்டு திரும்பவும் office க்கு போயிட்டா மாட்டிக்க மாட்டேன்னு நினைப்பா என்றான் ஜெயச்சந்திரன் inspector நீங்க அநாவசியமா என்னை அடிக்கிறீங்க அநாவசியமா என்னை சந்தேகப்படுறீங்க மாலினி ஏன் பொய் சொல்றான்னு எனக்கு புரியல அவ சொல்றதை வச்சு நீங்க முடிவுக்கு வராதீங்க நான் சந்தேகப்படுறது தனசேகரை அப்படியா உன் சந்தேகத்தை எல்லாம் station க்கு வந்து சொல்லு என்று ஜெயச்சந்திரன் அவன் கழுத்தில் கை வைத்து வாசலை நோக்கி தள்ளினார் this is too much நானே என் wife செத்துப்போன துக்கத்திலே இருக்கேன் என்னைப் போய் அவன் முகத்தில் குத்தினார் ஜெயச்சந்திரன் வாய் பேசாம jeep ல ஏறி உட்காருடா sir எனக்கு ஒரு வக்கீலோட பேசணும் போடான்னா மறுபடியும் குத்தினார் ஜெயச்சந்திரன் அத்தியாயம் பதினொன்று inspector ஜெயச்சந்திரன் தனசேகரனின் வீட்டுக்கு வந்த போது இரவு மணி இரண்டு கதவைத் தட்டினார் கதவு திறந்து கண்களை குறுக்கிப் பார்த்தான் தனசேகர் யாரு என்ன sir சொல்றேன் இவங்க யாரு என்னோட friendsairport போயிருந்தேன் சிங்கப்பூருக்கு tour போயிட்டு flight ல திரும்பின இவங்கள எதார்த்தமா பார்த்தேன் lodge க்கு போறதா சொன்னாங்க வேணான்னு இங்க அழைச்சிட்டு வந்தேன் ஜெயச்சந்திரன் விழிகளை ஓட்ட அங்கே ஓரத்தில் இருந்த ஏழு எட்டு பெரிய suitcase களும் ஓரங்களில் airlines கட்டிய tag களும் தொங்கின எத்தனை மணிக்கு நீங்க airport க்கு புறப்பட்டீங்க எட்டறைக்கெல்லாம் புறப்பட்டு ஒன்பதேகாலுக்கு போனேன் இவங்களை சந்தித்தது எத்தனை மணிக்கு போய் பத்து நிமிஷத்துல பார்த்தேன் அவங்களை எழுப்புங்க தனசேகர் அவங்களை எழுப்பினான் பெயர்களை சொல்லி அறிமுகப்படுத்தினான் அவர்கள் காட்டிய passporttickets சரியாக இருந்தது விசாரித்ததில் இவர் சொன்ன தகவலை உறுதிப்படுத்தினார்கள் தனசேகர் நீங்க எதுக்காக airport போனீங்க என்னோட பழைய முதலாளி சுதந்திரா எனக்கு வேலை வாங்கி தரணும்னு சொல்லி அங்கே வரச் சொன்னார் ஆனால் அவர் வரலை ஒன்பதரைக்கு நான் அங்கே இருக்கணும்னு சொன்னார் நாங்க மூணு பேரும் பதினோரு மணி வரைக்கும் அவருக்காக காத்து இருந்துட்டு அப்புறம்தான் திரும்பி வந்தோம் சுதந்திரா எப்ப உன்கிட்ட சொன்னார் நேத்து இன்று நேற்று சுதந்திரா திடீரென்று வந்ததை பேசியதை நான் அவர் மனைவியிடம் தப்பாக பேசியதை அதற்காக அடி வாங்கி வேலை இழந்ததை எல்லாம் சொன்னான் தனசேகர் sir என்னால நம்பவே முடியலை அந்த ஆள் அப்படி எல்லாம் இரக்கப்படுற ஆள் இல்லை sir உள்நோக்கத்தோட தான் வந்துட்டு போயிருக்கணும் airport ல முட்டாள் மாதிரி என்னை காத்திருக்க வச்சிருக்கணும் இதை ஏன் சொல்றேன்னா சிகரெட் வாங்க சில்லறை தேடி drawer ல கலைச்சப்போ ஒரு letter கிடைச்சது சுதந்திரா wife எனக்கு எழுதுற மாதிரி ஒரு letter சத்தியமா அந்த அளவுக்கு எங்க பழக்கம் கிடையாது நான் சும்மா சபலப்பட்டு பேசி இருக்கேன் இந்த letter ஐ நேத்து வந்தப்போ ஏதோ காரணத்தோட சுதந்திராதான் என் drawer ல வச்சிருக்கணும் என்றான் தனசேகர் என்ன letter அது தனசேகரிடம் வாங்கிப் படித்துப் பார்த்த ஜெயச்சந்திரனுக்கு எல்லாம் தெளிவாக விளங்கியது தான் கொலை செய்து அந்த சிக்கலில் தனசேகரை மாட்ட வைப்பதற்காக சுதந்திரா இரக்கப்படுபவன் போல நேற்று வந்து நுழைந்து இந்த letter ஐ போட்டுவிட்டு போயிருக்க வேண்டும் ஒருவேளை இவன் கொலைகாரனாக இருந்தால் இந்த letter ஐ எடுத்து என்னிடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போதோ எரித்திருப்பான் சுதா கொலை செய்யப்பட்டதே இவனுக்கு தெரியவில்லை தனசேகர் சுதா இன்னைக்கு ராத்திரி ஒன்பதரை மணிக்கு கொலை செய்யப்பட்டிருக்காங்க என்னது துல்லியமான படு உண்மையான அதிர்ச்சி yes இந்த கொலையில உங்களை சிக்க வைக்கத்தான் சுதந்திரா இத்தனை ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கான் கடவுளே சத்தியமா இப்ப நீங்க சொல்லித்தான் எனக்கு விஷயமே தெரியுது sir நான் ஏதோ சபலப்பட்டேன் அவ்வளவுதான் எனக்கு உங்க மேல சந்தேகம் இல்லை நான் சுதந்திராவை கைது செஞ்சிருக்கேன் நாளைக்கு court ல ஆஜர் படுத்த போறேன் அவன் தான் செய்திருக்கான் எனக்கு தெரியும் கண்ணால பார்த்த சாட்சியும் இருக்கு அத்யாயம் பன்னிரெண்டு

உயரமாக இருந்தார் லேசான தாடி அசப்பில் சாருஹாசன் தலையில் சைனீஸ் வலுக்கை மீசை தலையில் நரைத்த முடிகளுக்கு dye அடிக்கவில்லை நெற்றியில் குங்குமம் கழுத்தில் ஒரு ருத்ராட்ச கொட்டை தொங்கியது jailer ஐ சந்தித்து formalities முடித்து பதினைந்து நாட்கள் காவல் உத்தரவின் பேரில் விசாரணை கைதியாக உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்த சுதந்திராவை அழைத்து வந்தார்கள் சுதந்திராவை இவர்கள் சந்தித்தார்கள் இதோ பாரு உன்னை கஷ்டப்பட்டு court custody வாங்கி அடி உதையிலிருந்து காப்பாத்தி இங்கே கொண்டு வந்ததுக்குள்ள எவ்வளவு பாடுபட்டுட்டேன் தெரியுமா நான் உன் lawyer உனக்காக வாதாட போறவன் என்கிட்ட பொய் ஆகாது எனக்கு தெரியும் உன் பொண்டாட்டியை நீதான் கொலை செஞ்ச திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான் police ஒண்ணும் உன் மேல பொய் வழக்கு ஜோடிக்கவில்லை நிஜம் உன் கண்ணுல இருக்குடா தம்பி doctor கிட்ட கம்முனு உட்கார்ந்துக்கிட்டா அவர் எப்படி வைத்தியம் பார்ப்பாரு சொல்லுடா ஏன் சுதாவை கொன்ன மலேசியாவுல நான் வேலை பார்த்தப்போ டெய்ஷ்சின்னு ஒரு பொண்ணோட பழகினேன் எனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சேன் ரொம்ப நெருங்கி பழகினேன் அவ பெரிய பணக்காரி நான் இந்தியா போயிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் மலேசியா வந்து அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொன்னேன் அவள் எனக்கு citizenship வாங்கித் தர்றதாகவும் நான் வர வரைக்கும் காத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கா அவளோட நினைப்புதான் எனக்குள்ள அதிகம் என் எதிர்காலத்துக்கு சுதா தடை

என்னுடைய மச்சினிச்சி மாலினி என்னை பார்த்துட்டா மாட்டிக்கிட்டேன் என்றான் hello அஹ் hello hello கேக்குதா ஆஹ் கேக்குதுடி சொல்றீ என்ன பண்ற நான் சும்மாதாண்டி இருக்கேன் நீ என்ன பண்ற ஆஹ் நானும் சும்மாதான் இருக்கேன்

ஆஹ் இப்பதான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா ஆஹ் சாப்பிட்டேன் எப்படி போச்சு college எல்லாம் ஆஹ் நல்லாதான் போச்சு உனக்கு ஹம் எனக்கும் நல்லாத்தான் போச்சு ஆஹ் நீ என்ன group உ நான் BA இங்கிலிஷ்டி

புரியல என்னெல்லாம் வருதுன்னா subject உ subject டா subject வந்து year க்கு தகுந்த மாதிரிடீ sem க்கு தகுந்த மாதிரி ஓஹோ படிச்சா எப்~ என்ன job க்கு எல்லாம் போலாம் அந்த மாதிரி சொல்லு ஆஹ் சரி சரி என்ன job கெல்லாம் போலாம் ஆனா teacher job க்கு போலாம்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

ஆஹ் இன்னும் என்ன இருக்கு நிறைய இருக்குடி இதுல useful தான்

அப்புறம் வந்து நம்ம own ஆ வந்து poet எல்லாம் எழுத start பண்ணலாம்

இங்கிலிஷ் தானே full ஆவே இங்கிலிஷ் மட்டும்தான் வருமா full ஆவே இங்கிலிஷ் தாண்டி வரும் இப்போ இங்கிலிஷ்ல நம்ம subject ன்னு ஒண்ணு தனியா படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா இப்ப அதுல எப்படி வந்திருந்துச்சு ஆஹ்

ஆஹ் ஹம் தமிழெல்லாம் வராது தமிழு maths உ அதெல்லாம் வராது இப்போ இங்கிலிஷ்ல நீ எப்படி படிச்ச ஆஹ் இப்போ poem அது இது எல்லாமே grammar அது எல்லாம் சேர்ந்துதானே இங்கிலிஷ்ன்னு படிச்ச அப்போ இங்கிலிஷ்ன்ற ஒரே ஒரு subject மட்டும்தானா இல்லை அதுலயே நிறைய different different subjects வருதா இதுலையே நிறைய different subjects இருக்கு ஓ நிறைய subject இருக்கா அதான் நான் உனக்கு சொல்லினுக்கிறேன் பாரு இப்போ இங்கிலிஷ்ல first நம்ம படிச்சது வந்து இப்ப eleventh, twelfth ல எல்லாம் நம்ம எப்படி படிச்சோம் ஆஹ் poem essay இது எல்லாமே சேர்ந்து ஒரு poetry அது எல்லாம் சேர்ந்துதான ஒரு subject அப்படியே இங்கிலிஷ்ன்னு வந்துச்சு மொத்தமா ஆஹ் இது அப்படி கிடையாது group இங்கிலிஷ் ஆனா poem க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு subject அப்படின்ற மாதிரி தனியா இருக்கும் ஆஹ் அப்புறம் வந்து இப்போ essay writing இதெல்லாம் இருக்கு பாரு

அந்த மாதிரி இருக்கும் தனித்தனியா இருக்கும்

poet poem ன்னா அது தனி poetry ன்னா அது தனி ஓ அந்த மாதிரியா ஆஹ் ஆமா இப்போ அதுவே வந்து இப்போ தனித்தனியா இருக்கும்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

ஹம் அந்த மாதிரி இருக்கும் ஆஹ் என்ன நல்லா தான் இருக்கும் teacher job க்கு போலாம் இப்போ நம்ம முடிச்சேன்னு வையேன் நான் இப்போ UG மட்டும் முடிச்சன்னா teacher க்கு கிடைக்கும் ஆனா வந்து teacher க்கு அப்படின்றதெல்லாம் இப்ப private school ல just salary எல்லாம் ஒரு six thousand அப்படித்தானே தர்றாங்க

இப்போ அதே நம்ம government school க்கு government exam அப்படியே எழுதிட்டே வந்தோம்ன்னா நம்மளுக்கு government school ல கிடைக்கிறதுக்கு chance இருக்கு

ஹம் அந்த மாதிரி கிடைக்கும் அப்புறம் வந்து MA முடிச்சிட்டேன்னா இப்போ அதான் PG யும் நான் முடிச்சிட்டேன்னா BA பண்ணிட்டு PG முடிச்சிட்டேன்னா MA முடிச்சிட்டேன்னா professor க்கு போகலாம் இப்போ நான் படிச்சிட்டிருக்கிற college லேயே நான் போயிட்டு professor க்கும் சேரலாம் ஓஹோ அப்படியும் இருக்கு இல்லைன்னா நீ cross degree கூட பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு law படிக்கலாம் cross degree எடுத்து

அந்த மாதிரி இருக்கு நல்லாருக்கு நல்லாதான் இருக்கும் easy யாதான் இருக்கும் புரிஞ்சுகிட்டன்னா easy poems இதெல்லாம் வந்து அப்பப்ப நம்மளே write பண்ணி பாக்கணும் நம்மளே ஒரு author ஆ நினைச்சுக்கணும் மனசுல

நம்ம அப்பப்போ சும்மா எப்பவும் ஒரு weekly once free இருக்கிறோம்ன்னா ஒரு five minutes சும்மா ஒரு இப்போ இங்கிலிஷ்னாலே full story அந்த காலத்திலே ஷேக்ஸ்பியர் அவங்க எல்லாம் இருந்ததுதானே பிரிட்டிஷ் நாடு அதுதானே full ஆவே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

ஓஹோ சரி ஹம்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 ஹம் நல்லாதான் போகுது நல்லா interesting ஆ இப்பவும் அதான் சொல்றேன் நானு நானு இப்ப வந்து full ஆவே natural பத்திதான் இருக்கும் அது

nature பத்திதான் எல்லாமே

அதான் நீங்க author பத்திதான் படிப்பீங்க நிறைய ஆமாம் அவங்களை பத்திதான் படிப்பாங்க அஹ் இப்ப வந்து அவங்க வந்து இங்க போயிட்டு இங்க உட்கார்ந்தாங்க ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாங்கன்னா அங்க இருக்கிற nature பத்தி எல்லாம் அவர் ஒரு poem எழுதுவாரு

அந்த ஒரு poem வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து எப்படி எல்லாம் அவர் யோசிச்சு எழுதிருக்காரு எதைப்பத்தி அவ்வளவு ரசிச்சு எழுதிருக்காரு அப்படின்றது எல்லாம் இப்ப வந்து இங்கிலிஷ்னாலே mostly வந்து ரசிக்கிறதுதான்

ஒரு ரொம்ப ஒரு ஒரு சின்ன ஒரு டம்ளரா பாத்தாக்கூட அது ரசிச்சு இது எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்றதுதான் இப்போ ஒரு glass பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் நானு நம்ம வந்து இப்போ பார்த்தோம்னா இது ஒரு glass அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும்

ஆனால் இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது அந்த ஒரு glass ஐயே model பண்ணி எப்படி பண்ணி இருப்பாங்க எத வச்சு செஞ்சிருப்பாங்க அப்படின்றது மாதிரி உள்ள உள்ள உள்ள போவாங்க

அவங்க கையால பண்ணாங்களா machine னால பண்ணாங்களா அப்படி ஒரு ரொம்ப உள்ள போய் யோசிச்சு அது ஒரு story ஆ create பண்ணுவாங்க

அப்படி பண்ணுவாங்க புரியுதா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

அந்த subject நல்லா இருந்துச்சு அது ரொம்ப அஹ் இப்ப வந்து first வந்து இங்கிலிஷ் வந்து mostly பிடிக்காமதான் அஹ் வந்து degree போய் சேர்ந்திடுறோம் நம்ம ஆனா போகப் போக okay புடிச்சுதான் join பண்ணியா இல்லை எனக்கும் பிடிக்காமதான் நான் join பண்ணேன் வீட்டுல எல்லாரும் compel பண்ணாங்க ஆஹ் இப்ப okay பிடிச்சிருக்கு ஓரளவுக்கு ரொம்ப பிடிக்கலைன்னா கூட இப்ப second year வந்துட்டேன்ல புடிச்சுதான் ஆகணும்

ஹம் இப்ப புடிச்சாதான் படிக்கவே முடியுது ஓஹோ அஹ் jolly ஆ போகுது class எல்லாம் ஆஹ் நல்லாதான் போகுது அப்புறம் advance இங்கிலிஷ் grammar கூட அது ஒரு subject இருக்கும்

ஹம்

எது history பத்தி ஒரு subject படிக்கிறீங்களா ஆமா இங்கிலிஷ்ல history பத்தியும் இருக்கும் ஓஹோ அதுலயும் artist வருவாங்கல்ல ஆமா ஆமா அதுல ரொம்ப ரொம்ப வருவாங்க இங்கிலாந்து பத்தி இங்கிலாந்து பத்தி history அவங்க என்ன பண்ணாங்க அந்த காலத்துல இப்போ social எல்லாம் history வருது இல்ல

நல்லா போகுது jolly யா class ஆஹ் நல்லாதான் போகுது எனக்கு அந்த subject அதுல பிடிக்கும் அப்புறம் வந்து second year ல வந்து இப்போ வந்து முடிச்ச subject ல வந்து ஹம் இதுல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆஹ் phonetics அப்படின்ற subject நல்லா இருக்கும்.

introduction to english phonetics அப்படி அப்படின்னா வந்து phonetics னா என்~ என்னது அது வந்து இப்போ நம்ம பேசுறோம் இல்ல

அது பேசுற voice எங்க இருந்து வருது நம்ம throat ல இருந்து எதெல்லாம் touch பண்ணி எப்படி எல்லாம் அஹ் sound வருது sound பத்திதான் phonetics full ஆவே

அது எப்படி எல்லாம் sound வருது அப்படின்ற மாதிரி அது நல்லா இருக்கும் அது வந்து draw எல்லாம் பண்ணணும் இப்போ நம்ம body shape இது வரைக்கும் அஹ் half வரைக்கும் draw பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த sound இப்போ ஹா அப்படின்னு சொன்னன்னா அதுக்கு கொஞ்சம் வேற meaning இருக்கும் இங்கிலிஷ்ல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

ஹம் அப்படியெல்லாம் இருக்கு நல்லா இருக்குடி

ஆஹ் போகுது jolly ஆதான் இருக்கு

ஹம் ma'am லாம் நல்லாதான் இருக்காங்க

உனக்கு எப்படி போகுது classes எல்லாம் இப்ப கூட jolly யாதான் போகுது ஏன் திடீர்னு கேட்டிருக்க உன் தங்கச்சி யாராச்சும் சேர்றாங்களா என்ன ஆஹ் ஆமா நீ இங்கிலிஷ் படிக்கிற அவளுக்குக்கும் இங்கிலிஷ் பிடிக்கும் so அதனால நீ அதனால கேட்டேன் ஓஹோ சரி சரி ஆஹ் join பண்றாளாம் எப்படி easy ஆ இருக்கா என்ன அப்பிடி சொல்லிட்டு ஹம் சரி சரிடி cross degree கூட பண்ணிக்கலாம் டி நம்ம இப்ப BA முடிச்சுட்டு law க்கு பண்ணலாம் நிறைய cross degree இருக்கு ஓ அப்ப BA பண்ண உடனே MA தான் பண்ணணும்னு இல்லை வேற degree கூட பண்ணல~